அதுல வந்து என்னன்னா வந்து மேல்பற்று நிலங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னால வர ஆரம்பிச்சுடுச்சு ஆஹ் முதல்ல நம்ம வந்து நம்மட நடனங்கள வந்து பரதநாட்டியம் அது மட்டும் தான் இருந்திச்சு

தொலைக்காட்சிகளிலும் அப்பொரம் சினிமாக்களிலாம் வந்து அந்த மாதிரி நடனங்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சதும் ஒரு காரணம் இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா ஆயிரத்து எண்ணூறு ஆயிரத்து தொள்ளாயிரமாம் ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பத்தி ஐந்து நாற்பதுக்கு பிறகு வெள்ளைக்காரர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து நம்ம சுதந்திரம் கிடைச்சு விட்டு போன பிறகு ஆரம்பித்தது அப்படித்தான் நான் சொல்றேன் ஏன்னா வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன்னாடி வந்து நம்ம பரதநாட்டியம் அந்த மாதிரி கலைகள்லாம் வந்து நம்ம பாத்திருந்தோம் வெள்ளைக்காரர்கள் வந்து ஆஹ் நம்ம முன்னோர் வருஷம் வந்து நம்மள ஆட்சி பண்ணும் போது அந்த நேரத்துல வந்து அவங்க வெள்ளைக்காரர்கள் வந்து மாளிகைல வந்து நம்மள தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் இவங்களை எல்லாம் வச்சிதான் இந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்துவாங்க அப்போ வந்து இந்தியாவுல உள்ள மக்கள் எல்லாம் அடிமையா இருந்த கால கட்டத்துல அவங்க கலை நிகழ்ச்சி நடத்துறப்போ அவங்களோட நடனங்களை பார்த்து பார்த்து நம் மக்களுமே நம்ம மக்களுமே வந்து அதுல வந்து ஒரு அங்கமா எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு இவங்களும் வந்து அந்த நடனத்த வந்து பயிற்சி செஞ்சிகிட்டு அவங்க கூடயே அத வந்து நம்ம பாத்துக்கிட்டே வந்ததுனால சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்பொரமாகவும் வெள்ளைக்காரர்கள் விட்டுட்டு போன அந்த ஒரு சில சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து குடுக்க ஆரம்பிச்சிடுச்சு குடுக்க ஆரம்பிச்சுடுச்சு அதன் காரணமாக வந்து எல்லா இடங்களிலுமே வந்து மேற்கேத்தைய நடனங்கள் வர ஆரம்பிச்சுடுச்சு இந்தமாறி சமையத்துல வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு பிறகு வந்த திரைப்படங்கள் மூலியமா அது பிரபலமானது என்று கூட சொல்லலாம் இத்திரைப்படங்கள்ல வந்து ஆஹ் அந்த கால திரைப்படங்கள்ல வந்து முதல்ல வந்து ஹிந்தி ஆஹ் நடிகர்கள் வந்து மேற்கத்திய நடனத்த உள்ளார கொண்டுவந்தாங்க அவங்க தான் வந்து அந்த

ஆஹ் நல்லா இருக்கேன்

கொஞ்சம் பேசலாம்னு வந்தேன் இப்போ இது monsoon வரும் இல்லையா அதனால rain வந்துண்டே இருக்கும் அப்பப்போ அவ்ளோ தான் okay இப்போ குடையோட தான் வெளியில போகணும்னு சொல்லுங்கோ ஆமாமா இப்போ

அவா தான் wet ஆயிடுவா இல்லையா அவா தான் பண்றாலே எல்லாம்

இல்ல இல்ல அந்தமாதிரி இருக்கு வயசு ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கு ஆனா வந்து physical ஆ வந்து எவ்ளோ தூரம் co-operate பண்றதுன்னு தெரியாது பாக்க வேண்டியது இருக்கு அவா தான் உடனே மழை song எல்லாம் போட்டு உடனே instagram ல தட்டிவிட்டு அவ ஒரு பத்து like வாங்கிடுறா ஆமா இது அவாளுக்கு எல்லா எல்லாமே ஒரு இது போட்டுறணும்

அவா எல்லாம் google kids அவா teenage ன்னாலே google kids ஆயிட்டா இப்போ எல்லாம் tenth ல இருந்தே வருமா இல்ல எப்போ teen ஆரம்பிக்கும் என்னப்பா ten ங்குறது எப்போல இருந்து அவாளுக்கு ஆரம்பிக்கும் அக்கா இப்போ நம்ம எல்லாம் இப்போ teen ங்குறதே நமக்கு என்னன்றதே அப்பறம் தான் தெரிய வந்துது இல்லையா நம்ம இருக்குற காலக்கட்டத்துல எல்லாம் இப்போ இந்த teenage ங்குறது வந்து tenth ல ட ட tenth ல இருந்தே ஆரம்பிக்குமா eleventh year ல இருந்து இல்ல அதுக்கு எதும் specific period இருக்கா சொல்லுவோம் இல்லையா teen ங்குறது முடியணுமா thirteen, fourteen அது மாதிரி முடியணுமா up to nineteen வரைக்கும் ஹா அப்போ தான் அது that is called as teenage period ஆ ஆமா அது இருக்கு அது தான் general ஆ சொல்லுவோம் அப்பறம் high school ல இருந்தாலே adolescence னு சொல்லுவா இல்லையா அதான் adolescence உம் டீ teens உம் அது ரெண்டும் combined ஆ வருமா அது முதல்ல adolescence வரும் அதுக்கு அப்பறம் teen ல அவா enter ஆவாளா இல்ல teen ஏ adolescence age ஆ teen age ஏ

adolescence age னு சொல்ல முடியாது நீங்க teen ன்ற பேர் இருக்கு இல்லையா எ nineteen எல்லாம் கொஞ்சம் mature ஆயிடுறா tenth முடிக்கிற முட்டும் tenth

ஆரமிச்சு up to college level க்கு இந்த teen குள்ளயே முடிச்சுர்றா எல்லாத்தையும்

ஆனா எல்லாருமே அதை வந்த we have to go through இல்ல எல்லாரும் நம்ம pass பண்ணி வந்துருக்கோம் physical ஆ பாத்தா emotional, logical ஆ எல்லாரும் ஒரே feeling தான் இருக்கும் ஆனா exposure இவாளுக்கு ஜாஸ்தி அதனால கொஞ்சம் வேற மாதிரி இருக்கா

என்ன technology ல என்னென்ன அது வ modern ஆ இருக்கலாம் இன்னும் எவ்ளோ modern பண்ணிக்கலாம் அவா some kids வந்து knowledge ஆ வந்து க languages எல்லாம் கூட படிக்கிறா extra வா languages தெரிஞ்சா நல்லது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஜெர்மனியில இது கிடைச்ச உடனே அவா ஜெர்மனி join பண்ணி ஜ ஜெர்மன் கத்துண்டா அவா okay அந்த மாதிரி எல்லாம் கூட இப்போ teenage ல வந்து அந்த languages க்கு ரொம்ப importance கொடுத்து படிக்கிறா இல்ல அவாளுக்கு இன்னும் first என்னன்னா இந்த இந்த twenty first century னா இருக்கு travel பண்ணலாம் hangout அப்படின்னு சொல்லிட்டு chill பண்ணலாம் எல்லாம் travel ன்னு அவா பண்ற சின்ன விஷயம் பண்றா அஹ் வந்து அவாளுக்குன்னு ஒரு இருக்கு teenagers ன்னு ஒரு பெரிய ஒரு stage ஏ ஆயிடுச்சு

so இந்த period வந்து totally parents இதுல இருக்குறதுனால அவாளுக்கு எந்த விதமான financial constraints ஓ facing such situations at உ eighty-five percentage u நல்லா அதுவும் இல்லாம என்ன parents கஷ்டப்பட்டாலும் தங்க பசங்க நல்லா sophisticated ஆ இருக்கணும்னு கஷ்டப்படுற parents கூட அந்த teenage period அ வந்து அவா நல்லா அவாளுக்கு

அந்த energy யும் இதையும் நம்ம வந்து வேற பக்கம் திருப்பி நல்ல ஒரு music ஓ இல்ல அ ஒரு sports ஓ ஒரு arts ஓ அதுல அவாளோட energy அ வந்து spend பண்ண வச்சா அது வந்து ரொம்ப ஒரு productive ஆ இருக்கும் அது வந்து ரொம்ப பெரிய இது நம்ம ஜாஸ்தி அவாளுக்கெல்லாம் எதாவது active ஆ பண்ணின்டே இருக்கணும் hyperactive அந்த மாதிரி இருக்கச்ச அவாளுக்கு வந்து இந்த மாதிரி better way of ஏன்னா இந்த காலத்துல வந்து இல்லாம இல்ல படிக்கிறது வந்து வந்து மத்தபடி financial லா இல்லன்னா கூட சொத்து நிறைய இருக்கு அவாளுக்கு வந்து படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு நிறைய வந்து படிக்க வேண்டி இருக்கு ஏதாவது ஒன்னு பண்ணனும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா அதுக்குண்டான step but அது வந்து வேற மாதிரி அவளோட இதை வந்து வேற மாதிரி திருப்பலாம் அவளுக்கு என்ன passion நோ ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுல வந்து நம்ம வந்து help பண்ணி அதுல இருந்து வெளிய வரதுக்கு try பண்ணனும் எனோட main னா பார்த்தீங்கனா teen age period ல அவா வந்து music க்கும் இது பண்ணி தங்களோடபடிப்பையும் பார்த்துட்டு ஆஹ் extra ஒரு foreign language அயும் கத்துட்டு travel explore பண்ற அப்போ எல்லாமே ஒரு combined டா ஒரு combo வா அமஞ்சு போயிடுது இந்த teenage period அவாளுக்கு modern னாவும் இருக்கா energetic modern indian culture லயே வந்து நம்ம இதுல south india ல ஒரு culture இருக்கு north india ல ஒன்னு இருக்கு east ல ஒன்னு இருக்கு teenage culture general லா இந்தியால கொஞ்சம் differ ஆகுது but common னா ஒரே மாதிரி but இப்போ நீங்க சொன்ன மாதிரி social media இருக்கு internet இருக்கு அதுல வேற வேற exposure பார்த்தீங்கன்னா நம்ம வந்து western culture இருக்க teenagers கூட தன்ன compare பண்ணிக்கிறா by dressing

நம்மா எப்பவும் வந்து அவா அவந்து ஒரு படிக்கணும் ஒரு தேவையில்லா யாருவேனா எந்த இந்த irrespective of gender இருக்கணும் என்றச்ச இதுவும் கூட சேர்ந்து வந்துடுது அவாளுக்கு

ஆஹ் நல்லா dress பண்ணிட்டு வந்து சுவாமிலாம் சேவிக்கிறா கோவிலுக்கு வரா so they are spiritual too அந்த modern அந்த இதை வந்து dress ல ரொம்ப focus பண்றா இப்போ dress சு they are just and trendy bags சு அதுல ரொம்ப teenage வந்து importance ரொம்ப கொடுத்துனு இருக்கா இப்போ cinemas எல்லாம் கூட நன்னா பாக்குறா நல்லா enjoy பண்றா அவா english movies எல்லாம் பாக்குறா நல்லா knowledge வலரும் அப்படிங்கிறதுனால நல்ல mind வந்து broad ஆகும் அப்படிங்கிறதுனால படமே எவ்ளோ எடுக்கிறா teenage காக இல்லையா

தான் இந்த love ல எல்லாம் trap ஆறே தவிர almost ஒரு ஆஹ் பாதிக்கு பாதி பேரு long vision னோட தான் இருக்கா ஆனா படிச்சிட்டு நான் இந்த மாதிரி practical லா நான் கேட்டு இருக்கேன் என் friend டோட அவா பசங்க இப்போ நம்ம எங்க later அந்த மாதிரி girls சும் சரி boys சும் சரி ஒரு level மேல வந்து college level PU level இதெல்லாம் PU னு சொல்லுவோம் PUC இல்ல eleventh twelfth level நிறைய பேரு இந்த மாதிரிலாம் பாக்குறால்ல relationship ல இறங்க கூடா இறங்க கூடாது face பண்றா problems face பண்றா சுத்தி இருக்கிறவா ஆமா correct டா சொன்னீங்க நீங்க தங்கள சுத்தி இருக்கிறவங்கள பார்க்கிறா அப்பறோம் எவ்ளோ பேரு கல்யாணம் ஆகி அவா கஷ்ட படுறத பார்க்கிறா so நம்ம வந்து ரொம்ப ஒரு long vision னோட இருக்கணும் நல்ல படிச்சி நல்லா ஒரு இதுல join ஆகி நமக்குன்னு ஒரு self independence வந்த பிறகு நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி so that they can dictate they they they don't want to be under

they want to equal not a equal equal கிடையாது ஹம் self dignity அ விட்டுக்குடுக்க யாரும் தயாரா இல்ல அது ஒரு especially teenage லயே அவா வளத்துக்குறா நன்னா so அவங்க ஒரு நல்ல ஒரு positive தான் society ல வந்து அது ஒரு side positive வருது some hiccups are there அதை avoid பண்ண முடியாது இல்லன்னா எந்த ஒரு நல்ல்லது இருந்தாலும் அதுல ஒரு சின்னதா ஒரு ஓஓஒரு two percent இல்லன்னா ஒரு twenty percent இருக்க தான் செய்யுறது அது unavoidable தான் சொல்லனும் அது awareness இல்லாதன்னு சொல்லலாம்

friendship மேல போறது அது friendship வந்து ஒரு அதனால நம்ம வந்து friendship நல்ல ஒரு surrounding கா ஒரு healthy friendship பா ஒரு ஒரு correct environment ல correct friendship வச்சி இருந்தோம்னாலே ஒரு ஓரிய impact டு அது தான் வந்து ரொம்ப ஒரு majority போல வந்து நம்மளுடைய character ரையும் சரி நம்ம life யயு decide பண்ணுன்றது ஒர்யு proverb இருக்கு so நம்ம யாரோட join ஆகுறோம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான இது சொல்லுவா தெரியுமா

இப்போ கிராமங்கள்ல எல்லாம் கூட teenage நல்லா modern னா இருக்கா ஆஹ் agriculture ரும் பார்த்துக்கிறா but அவளும் modern னா தான் இருக்கா

தூங்கணும் தூங்கினா தான next உ அஹ் sixty years க்கு நல்ல ஒரு இது இருக்கும்றது ஒரு awareness ஏற்பட்டிருக்கு அவாளே gadgets எல்லாம் control ல கொண்டு வந்துண்டு இருக்கா இல்ல என்னன்னா அது தூக்கம் இருக்குறது இல்லன்னா பெரிய பிரச்சனை தூக்கம் இல்லன்னா நிறைய problems வருதுல்ல அதனாலயே பாதி இதெல்லாம் வருது ஆனா correct time க்கு தூங்கணும் correct time க்கு எழுந்துக்கணும்

நம்ம நமக்குள்ள இருக்குற இது ஒண்ணு தான் நம்மளை வந்து இது பண்ணும் நம்ம என்ன தான் அடுத்தவங்களை force பண்ணாலும் அவாளுக்குள்ள இருக்க ஒரு இது தான் கொண்டு வரும்

memories அ best of best பண்றதுக்கு தேவையான அத்தனையும் இருக்கு ஏன்னா என்ன தெரியுமா இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு matured ஆ இருக்கோம் இது அவசியமான்னு யோசிப்போம் வாங்குறதுக்கு இப்போ teenage, children னா correct ஆ அடம் புடிச்சு வாங்கிடுவாங்க ஆமா அவா பா branded க்கு ரொம்ப importance குடுக்குறா so எல்லா branded companies உமே target பண்றது teenage அ தான் இல்லையா

இருக்குறதுனால ஆமா அவா கண்டிப்பா அவாளுக்கு அவா கேட்டுட்டான்னா வீட்டுல no சொல்ல முடியாது இப்போ husband ஓ wife ஓ எடுத்துண்டீங்கன்னா compromise க்கு வருது family

பெரிய பெரிய branded companies எல்லாமே teenage அ தான் target பண்ணி அவாளுக்கு ஏத்த மாதிரி coats அவாளுக்கு ஏத்த மாதிரி shoes எல்லாம் இது பண்ணி கொடுக்குறது அவாளுக்கு என்ன type ல வேணும் அப்படின்னு car முதற்கொண்டு எல்லாமே அவாளுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாம் கொண்டு வர்றது so இப்போ வந்து நம்ம எப்பையோ ஒரு இதுவா கேள்விப்பட்ட ஒரு இது வந்து நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒ இந்த period teenage period ஆ அப்படின்னு தெரிஞ்சு வந்துது ஆனா இப்போ எல்லாம் வந்து அவா ஒரு age of ten ல இருக்கும் போதே teenage அ எப்படி bes of best அ கொண்டு வரேன் கொண்டு போலாம்னு வரைக்கும் அவாளுக்கு ஒரு long vision இருக்கு correct correct

இந்த ஆமா so that இந்த டு twelve வரைக்கும்

அவாளுக்கு இந்த இப்ப இடைப்பட்ட period வந்து அந்த thirteen to nineteen வந்து அவாளுக்கு ஒரு golden memories அ வந்து குடுத்துருது எடுத்துக்குவா ரொம்ப பெரிய ஒரு நீங்க ஒரு பெரிய ஒரு இது மாதிரி

அவாள பாக்கும் போது நமக்கே வ அந்த period க்கு நம்ம போக மாட்டோமான்ற ஒரு இது வந்துடுது

teenage daughters ரெண்டு பேரு வீட்டுல இருந்தா அவரையும் அப்படியே மாத்திடுறாலாம்

ஆமா impact அம்மா இதெல்லாம் போடாத இதெல்லாம் ரொம்ப out of fashion இது போட்டுக்கோ இது போட்டுக்கோன்னு சொல்லி அவாளுக்கு இவாளும் இப்போ parlor போகும் போது அவாளையும் கூட்டின்னு போயி இவாளுக்கும் இது பண்ணி இது பண்ணி தங்க mom வந்து நல்லா enjoy நான் tour க்கு எல்லாம் போகும் போது they only decide ஆம் எங்க கூட நீ photo shoot எல்லாம் எடுக்குறன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவா வந்து அவ்ளோ அழகா வந்து இது பண்றாளாம் so teenage அஹ் வந்து இப்போ parents அயும் take care பண்ணிக்கிறா சில பேர் சொல் பேச்சு கேக்க மாட்டா அது வந்து அந்த age உடைய தன்மை அதை நம்ம ஒண்ணும்

teenage அ பத்தி இதுவும் merits உம் பேசினோம் அஹ் some demerits உம் பேசினோம் எவ்ளோ தூரம் அவங்க வந்து இதுவா கொண்டு வர்றாங்கங்குறதும் பாத்தோம் its a nice one உம் இன்னொருவாட்டி பேசலாம் நம்ம இன்னும் நிறைய விஷயம் okay

okay you too பா take care okay see you

பொண்ணு தூங்கிட்டாளா

அஹ் உங்களோட கணவர் பெயரை எவளவு எவ்வளவு அழகா save பண்ணி வச்சிருக்கீங்க

என் சின்னப்புள்ள படிச்சிட்டு சிரிக்கிறாப்புள அம்மா aunty பாருங்க uncle ஐ எவ்வளவு அழகா save பண்ணி வச்சிருக்காங்க சித்தி சித்தப்பாவை எவ்வளவு அழகா save பண்ணி வச்சிருக்காங்க thank you thank you நன்றி மிக்க நன்றி அதை நாம காலையில எழுந்துடனே சொல்றேன் சரி okay ஹம் அதான் சொல்றேன் இல்லங்க நம்ம தமிழ்க்காரங்களும் இதுமாதிரி அவங்க இதுபண்றேண்ணாங்க இல்லைங்களா சமைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நானும் சேர்த்து அவங்க அம்மா இங்க இருக்காங்க

உங்க பையன் எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்க இந்த corona ல எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு இல்லம்மா நல்லாதான் இருந்தான் நல்லாத்தான் இருப்பான் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சினை இல்லம்மா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா உம் அந்தந்த family காரங்களுக்குதான் தெரியும் இல்ல அந்த corona time ல அங்க எப்படி இருந்துருப்பாங்கன்னு ஆமா ஆமா இன்னும் ஒன்னு ரொம்ப இதெல்லாம் கஷ்டம்னு வைங்களேன்

என்ன ஒரு முள்ளுக்காடுன்னு தெரியாது ஒரு வஞ்சக்காடுன்னு தெரியாது எந்தக்காடுன்னே தெரியாது மழை வெயிலு இது அப்படியே ஒரு துணி tent போட்டுத்தான் இருப்பாங்க அப்படித்தான ஆமா அந்த ஒரு green color ல அந்த இது கட்டி அதுல ஒரு ல சின்ன லாந்தர் தொங்கவிட்டு அதுல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப விரும்பிபோன அதான் சுதா அதுனால

ஏன்னா அதை விரும்பி போறாங்க இல்ல அந்த விரும்பி போகும்போது அந்த வாழ்க்கையை அவங்க ரொம்ப சந்தோசமா எடுத்துப்பாங்க அவங்களுக்கு ஒரு வருசத்துலையோ இரண்டு வருசத்துலையோ ஒருவாட்டி அவங்க வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு அவ்வளவு சந்தோசத்துல மிதக்கும்

இந்த military tic tag எல்லாம் ரொம்ப பாப்பேன் அதுனால எனக்கு தெரியும் அந்த ஒருத்தங்க வந்தாங்க பாருங்க military ல இருந்து வந்தாங்க அவங்க அம்மாகிட்ட சொல்லாமலே வந்தாங்க சொல்லாமலே வந்து அவங்க அம்மா அப்பாவும் ஒரே room ல தூங்கிகிட்டு இருக்காங்க போயிட்டு அப்படியே பக்கத்துல படுத்துட்டுருந்தாங்க அம்மா கொஞ்சநேரம் எழுந்திரிக்கலையேன்னதும் அம்மா மேல எழுந்திரிச்சு போயிட்டு பக்கத்துல படுத்து அணைச்சு படுத்து படுத்து முத்தம் குடுத்ததும் அவங்க அம்மா அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாங்க எழுந்திரிச்சி என்னடா என்ன நாம கனவு காண்ரோமான்னு எழுந்திரிச்சு பார்த்ததும் அழுதுட்டாங்க அவங்க அப்பா அம்மா இரண்டுபேருமே அழுதுட்டாங்க பாத்ததும் அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும் அது மாதிரி ஒரு சிலவுங்க திரும்பி வராமலே போக முடியாத இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரதுகூட ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படித்தான்

வந்துருவாங்க அடுத்த வருஷம் வருவாங்கன்னு நினைச்சு அனுப்புவாங்க ஆனா அவங்க திரும்பியே வராம வரும்போது அதையே அவங்க இன்பமா எத்துக்க்க்குறாங்க பாரு அவங்க மனைவியா இருக்கட்டும் அந்த குழந்தைங்களா இருக்கட்டும் அப்பா வாங்கப்பா வாங்கப்பான்னு அந்த பிள்ளைங்க கூப்பிடறதும்

ஹம் அதெல்லாம் இருக்கும் சுதா அந்தந்த வாழ்க்கைய அவங்க ரசிக்கிறாங்க அதெல்லாம் வந்து தியாகம் பண்ணுன மாதிரிதான சுதா நம்ம இதெல்லாத்தையும் எல்லா சந்தோசங்களையும் எல்லா கஷ்டங்களையும் விட்டுட்டு நம்ம அங்க போய் ஒரு நாட்டுக்காக சேவை செய்யப்போறோம்ன்ற அந்த ஒரு இதுல போறதுதான அவங்க அதெல்லாம் அதனால அவங்களுக்கு வந்து எப்ப என்ன இதானாலும் பரவாயில்ல அப்படின்றது அதுதான் அந்த புல்வாமா இதுல ஒரு இது நடந்துச்சே அப்பகூட பாரு அந்த நாற்பது பேர்ல ஒருத்தர் எதார்த்தமா இறங்கி அவருக்கு வந்து ஊருக்கு போறதுக்கு leave ticket cancel ஆச்சு சரி இருந்தாலும் ஒருவாட்டி அந்த பெரிய அதிகாரிகிட்ட பேசலாமேன்றதுக்காக ஹம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த ஒரு boy வந்து சொல்றார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உம் இது கிடைச்சிருச்சு உங்களை sir கூப்பிடறாங்க உங்களுக்கு leave sanction ஆயிருச்சுன்னு அந்த leave வோட அந்த letter ஐ வாங்குறதுக்கு அவர் இறங்கி போன time ல இந்த புல்வாமா இது வெடிச்ச உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிருச்சு அந்த நாற்பது பேர்ல ஒரு உயிர் தப்பிக்கணும்னு அதுல எழுதிருக்குது பாரு அந்த கடவுள் அந்த நாற்பது அந்த அந்த ஒரு இரண்டு அது அவருக்கு ஒரு மாதிரி mind disturb ஆகி கொஞ்ச நாள் mental ஆவே இருந்தார் அவர் mind ரொம்ப disturb ஆகி தன்னோட friends களை ஒரு second ல இழந்துட்டோமே அந்த நாற்பது பேரையும் ஏன்னா அந்த time அவங்க எல்லாம் ஒன்னுக்குள்ள ஒன்னா இருக்குற மாதிரிதான இருப்பாங்க

ஆமா அது ஒன்னு கன்னியாகுமாரி மாவட்டத்துல ஒருத்தங்க இறந்தாங்க பாருங்க குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை இரண்டரை வயசு மூணு வயசுதான் இருக்கும் அப்படியே அவங்க அப்பா அவங்க wife ரொம்ப சின்ன வயசு அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க பொண்டாட்டி எல்லாம் ரொம்ப சின்ன வயசுன்னா அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும்

வேற ஒரு மறுமணம் பண்ணி அவங்க வாழ்க்கையை அப்படியே ஓட்டுறவங்களும் இருக்காங்க வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கைலேயே நான் என் பிள்ளையை வளர்க்கிறேன்னு இருக்குறவங்களும் அப்படித்தான் சொன்னாங்க செய்திலேயும் அப்படித்தான் சொன்னாங்க செய்தில இதான் சொன்னாங்க எனக்கு இனிமேல் வேணாம் அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க அவங்க அன்னைக்கே

நினைவு ஆண்டு சொன்னாங்க பாருங்க பிப்ரவரி மாசம் போன மாசம் முந்துன மாசம் சொன்னாங்க இல்ல பிப்ரவரி மாசம் பதினாலாம் தேதி நினைவு ஆண்டுல அவங்களும் போட்டுருந்தாங்க அதெல்லாம் வந்து ஒரு இதுதான் சுதா

அந்த மாதிரி இருக்காங்க ஒரு சிலவங்க தன்னோட கணவருக்கு அப்படி வாழ்ந்துருப்பாங்க நான் ஒருவாட்டி சென்னை போகும்போது travel பண்ணும்போது அந்த train full ஆ எல்லாம் அப்படியே ஒரு இதா ஜாலியா வீட்டுக்கு போறாங்க எல்லாம் ஒரு group fulla ஆ அவ்வளவு ஜாலியா அவ்வளவு enjoy பண்ணிட்டு எனக்கு வேற கொஞ்சம் பயமா இருந்தது எல்லாருமே army dress ல பாக்க பாக்க ஆனா அவங்க அவங்க சீட்டு விளையாடிகிட்டு அவங்களோட பாட்டு பாடிகிட்டு dance ஆடிகிட்டு அவங்களோட time pass entertainment அவங்க பாட்டுக்கு அந்த train ல பண்ணிக்கிட்டு அவங்க ரொம்ப ஜாலியா போனாங்க மறக்க முடியாம ஒன்னு என்னன்னா ஏழு வருஷம் இருக்கும் ஏழு வருஷம் முன்னாடி நாங்க போனோம் நான் பாப்பா தம்பி மூணு பேரும் போகும்போது ஒருத்தர் ன்னு வந்தார்